கொஞ்சம் கபஸ் மற்றும் பகிர் எங்களிடம் அதுவும் உள்ளது. அப்போதிருந்து பாபா குர்த்திதா தனது கடைசி நாட்கள் வரை சேவையில் இடுபட்டார்.

பராக்பூர் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு. அமிர்த சரஸ் அருகே ஒரு நாள் பேரராசர் சாஜஹான் தனது வைசியர்கள் மற்றும் அரண்மனைகளுடன் வேட்டையாட வந்தார். சாஜக்ஹானின் பருந்து ஒன்று சீக்கியர்களின் கைகளில் பறந்தது. பிறகு அவனோடய சொத்தாக மாறுகிறான். சீக்கியர்கள் சபதம் கொடுக்கவில்லை. அரசு அதிகாரத்தின் பலத்தால் முகலாய அரசைவைகள் விசுவாசத்தை கேட்ட போது சீக்கியர்கள் மறுத்துவிட்டனர். அரச படை அரசனிடம் முறையிட்டது. கீரிடம் நாளை எடுத்து செல்லப்படும். சாஜஹான் முக்ளிச்தானை ஏழாயிரம் படைகளுடன் அனுப்பினர். பிறகு பி. பி. வீரோ திருமணம் செய்து கொண்டார். குரு சாஹிப் தனது குடும்பத்தை ஜவான் கிராமத்திற்கு இரவோடு இரவாக அனுப்பினர். தம்சன் இளைஞர் ஆனார். இந்த போர் அமிர்த சரஸ்யில் இருந்து தர்ன்னு தரன் வரை சென்றது. குரு சாஹிப் போருக்கு தயாராக இல்லை என்றாலும் சீக்கியர்கள் எதிரிகளை மிகவும் கடுமையாக கண்டனர். முகலாயர்கள் கலத்தை விட்டு வெளியேறி குரு சாஹிபின் ஓடவேண்டியது இருந்தது. அவர் கொல்லப்பட்டார். மற்றும் ராணுவம் இருபத்தி ஆறு கி. பி. ஆயிரத்தி ஆறநூற்றி இருபத்தி ஏட்டு, வாய் லங்காவின் விட்டில் இறந்தது. அவர்கள் முதல் தரவையாக தோல்வி சந்திக்க நேரிட்டது. ஆனால், அதனால் தான் அவர்களின் தோல்வி அரச இல்லாதவர்களுக்கும், நில பிரபுதுவம் இல்லாதவர்களுக்கும் நூற்றி ஐம்பது ஆண்டுகால அடக்குமுறையை அனுபவித்தர் ஆனால் அதை செய்ய சாதாரண மக்களுக்கும் எதிரானது. மசர்லால் போர் ஆயிரத்தி ஆறநூற்றி முப்பத்தி இரண்டு. நஸ்ரெனில் போர் ஆயிரத்தி ஆறநூற்றி முப்பத்தி இரண்டு. லாகூர் மாகனத்தால் எடுத்து செல்லப்பட்ட காகுர் நிறுவனத்துடன் வாய்பிடி சந்த் குரு சாஹிபுக்குகாக லாகூர் கோட்டையிலிருந்து குதிரைகளை மீண்டும் கொண்டு வந்ததால் இந்த போர் ஏற்பட்டது. போரில் புகழ்பெற்ற குரு சாஹிப் வெற்றி பெற்றார். ஆனால் அவரது குதிரை ஒன்று போரில் கொல்லப்பட்டது. கத கத்தர் போர் ஆயிரத்தி ஆறநூற்றி முப்பத்தி நாலு. மகாராஜாவின் போருக்கு பிறகு குரு சாஹிப் கர்த்தார்பூர்க்கு வந்தார். குரு சாஹிப், உட்பட கர்த்தார்பூர்க்கு அருகிலுள்ள வசிர்நீர் என்ற கிராமத்தில் சில முஸ்லிம் கடன் ஊழியர்களை கொண்டிருந்தார். அவனை தன் மகன்களை போல வளர்த்து அவனுக்கு முழு ராணுவ கல்வி பயிற்சியும் அளித்தான். அவனை தன் படை தலைவனாக்கினான். பிப்லி சாஹிப் போரில் பெரும் வலிமையை காட்டியவன். குரு சாஹிபின் சக்தி என் பின்னால் இருகிறதா என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். குரு சாஹிப் சேவையிலிருந்து வில்லகியபோது அவர் சக்கரவர்தியின் பணியாளர் ஆனார். அவர் குரு சாஹிபுக்கு எதிராக தேராசிரியரை தூண்டிவிட்டு பலமான படையை அனுப்ப சொன்னார். ஷாஜஹான் முப்ளிப்க்ஹன் சகோதரனும் சாஹிப் போரில் குரு சாஹிபால் கொல்லப்பட்டவருமான கலேக்ஹான் ஐம்பது ஆயிரம் படைகளை அனுப்பினார். ஜெலந்தரின் பெந்தேன்கான் மற்றும் அவரது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

பகதூர் ரஷ் சிதா இங்கே திருமால் தொரகம் செய்தார். பாண்டேக்கானுக்கு நள்ளிரவில் தாக்குதல் நடத்த செய்தி அனுப்பினர். பண்டேக்கான் தனது படையுடன் வந்தார். போர் நிண்ட காலம் தொடர்ந்தது. குரு சாஹிப் ஆயிரத்தி எட்னூர் வீரர்களை கொண்டு இருந்தார். அதில் எழுநூறு பேர் வீர மரணம் அடைந்தனர். இறுதியாக குரு சாஹிப், கெண்டேகான்னிடம் ஏன் இந்த மனிதனை இழந்துவிட்டாய். உன் கோவம் என்னுடன் உள்ளது. வா முதலில் நீ என்னுடன் கை குடுக்க வேண்டும். குரு சாஹிப் அவருக்கு மூன்று அடி கொடுத்தார். அவர் மூன்று முறையும் தோல்வி அடைந்தார். கொடுக்கப்பட்ட குரு சாஹிப் முதல் முறையாக அவர் காயமடைந்து குரு சாஹிபின் காலில் விழுந்தார். பைந்தன்க்கான் இபோழுது

சூரியன் மோசே தகாசிக்க குரு சாஹிப் மிகவும் அன்புடன் முகத்தின் முன் ஒரு கவசம் போட்டு நிழலாடினார். முஸ்லிம்கள் வீரர்களை பிடித்துவிட்டு கிராக்பூர் நோக்கி அணிவகுப்பு சென்றனர். தோல்வி அடைந்த வீரர்கள் மீண்டும் கக்வரா அரசின் கூறி கொரிட்டனர். நான்கு போர்களின் வெற்றி சிகியர்களின் செல்வாக்கு கிராக்பூர் மத்திய சீக்கியமையம் நிறுவப்பட்டதன் மூலம் வெகு தூரம் பரவியது சீர் குரு சாஹிபை பார்க்க வருதல் குரு சாஹிப் போர்கலால் வருத்தப்படவில்லை. சீக்க்கிய மதத்தை போதிக்க அமைதியான சூழழில் வாழ்வதன் முலம் என்ன செய்ய முடியும் என்பதற்காக கிராத் ஒரு நிலையான இடமாக இருக்க முடிவு செய்யப்பட்டது. ராஜா தாரா சந்த் மகிழ்ச்சி அடைந்தார். குரு சாஹிப் தியோஹியில் அரச ராணுவத்திற்காக எதிராக அவருக்கு உதவினார் மற்றும் இழந்த பிரதேசத்தை திரும்ப பெற்றார். முடிந்தது. குரு சாஹிப் தாரா சந்திடமிருந்து நிலம் வாங்கி கிடார்பூர் நகர் கட்டினார். நி வாவா குர்திதாஜி அதை வைத்து இருந்தார்.

ஹம் நல்ல இருக்கேன் நீங்க எப்பிடி இருக்கிங்க? ஹம் பாப்பா நல்லா இருக்கா பாப்பா தம்பிலாம் நல்லா இருக்காங்களா?

ஆமா இவளுக்கும் leave விட்டாச்ச ஹம் விட்டாச்சு விட்டாச்சு ஜனவரி second school அம்மா நல்லா இருக்காங்க ஹம் நல்ல இருகாங்க அம்மா அங்க நல்லா இருக்காங்களா? அம்மா? okay.

Okay நீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இருக்கேன் வீட்ல நீங்க? அப்படிய நானும் TVserial தான் பார்ப்பேன் maximum நிறைய பாப்பேன்னு சொல்ல முடியாது என்னோட வீட்ல இருக்க வேலையெல்லாம் போக கிடைக்கிற time ல பார்ப்பேன maximum.

ஆமா கொஞ்ச நேரம் புக்ஸ் படிப்பேன் கொஞ்ச நேரம் cell phone ல ஏதாவது பாப்பேன் அதுக்கப்புறம் TV பார்ப்பேன் அப்புறம் பாப்பா வந்தான்னா home work பண்ணுவேன் time சரியா இருக்கும். இல்ல sister நான் வந்து B. ED முடிச்சு இருக்கேன் BAB. ED முடிச்சிருக்கனால டெட் எக்ஸாம் எழுதி pass பண்ணி ready யா இருக்கேன் அவங்க job தான் போடணும் ஆமா. Books அந்த மாதிரி books எல்லாம் படிக்க மாட்டேன் அது வந்து டெட் exam ஓட சரி முடிஞ்சு போச்சு ஏன்னா எங்களுக்கு எப்படியும் correct ஆ solution கிடைக்கணும் கிடைக்கும்னு நம்பிக்கைல இருக்கேன். ஆமா, மறுபடியும் ஆமா மறுபடியும் எடுத்து படிக்கிறதுக்கு vex ஆகி போயிருக்கேன் ஏன்னா நான two years படிச்சிருக்கேன், ஒரு ஆமா ஒரு தடவை one mark ல எனக்கு போயிடுச்சு. அடுத்து நல்லா effect போட்டு படிச்சதுல அவங்க சொன் pass mark விட நிறைய பதினைந்து mark extra வே எடுத்து இருக்கேன். ஆம certificate verification கூட முடிச்சிட்டு fresh ஆ wait பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமா ஆமா ஒன்னு private school ல வேலை கிடைச்சா போகணும். இல்லனா கிடைக்கிற வரைக்கும் wait பண்ணனும் வீட்ல பாப்பாவ பாத்துக்கணும் ஆமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க?

ஆமா ஆம ஆமா. சேரி என்ன பண்றது ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்சு ஏதாவது job தேடலாம். சும்மா bore அடிச்சா phone பார்ப்பேன் சமைப்பேன் நல்லா சமைப்பேன் எனக்கு உண்மையிலேயே உண்மையிலேயே சொல்லுறேன் ஏதாவது bore அடிச்சா டக்குனு kitchen போவேன் எதாவது phone ல ஏதாவது recipe பார்த்து பாப்பாக்கு செஞ்சு கொடுப்போம் சரி try பண்ணுவேன் maximum நல்லா வந்துடும். ஆமா ஆமா varieties ஆ ஏதாவது snacks iteam வேற ஏதாவது இந்த மாதிரி sweets ஏதாவது செஞ்சு அதுல டக்குனு mind deviate ஆயிடும் அது என்ன டா நான் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா mind free ஆயிடும். ஆமா ஆமா எப்போ. ஆமா எப்ப பாத்தாலும் ஏதாவது think பண்ணிட்டு இருந்தா ஏதாவது மனசுல கவலை இருக்கும் என்ன கவல husband one month வந்துருவாருன்னு நினைக்கிறேன் sister. எப்படியும் maximum one month குள்ள வந்துட்டு return போவாங்க நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல இருந்துட்டு போயிடுவாங்க மறுபடியும நாங் அவரோ field advocate but media னு சொல்லிட்டு இப்போ foreign போயிருக்காங்க. ஆமா பிடிக்கல இருந்தாலும் சரி accept பண்ணி family family குள்ள problem வர விட கூடாதுன்னா அதை நம்ம கண்டுக்காம போயிட வேண்டியது தான். ஆமா சரி எல்லாமே settle ஆகிட்டாங்க நம்ம புதுசா அது வேணும் இது வேணும்னா கேக்குற அளவுக்கு நம்மள வைக்கல so அதனால விட்டுட்டேன் அவங்க சின்ன வயசு கனவு அதனால விட்டுட்டேன் ஆமா. ஆமா நான் திருப்பி கேட்டனா என்ன கேட்பார் உன்னோட aim வந்து டீச்சர் ஆகணும் அதை நான் ஆக கூடாதுன்னு சொன்னா நீ feel பன்னுவில அதே மாதிரி தான் எனக்கும்அப்பிடின்னு சொல்லும்போது நமக்கு வார்த்தை இல்ல பேசுறதுக்க so. ஆமா நல்லபடியா கடவுளை வேண்டிக்க வேண்டியது அவருக்கு எடுக்கறது sucess ஆகணும் பண்றது ஆமா அண்ணா என்ன பண்றாரு அங்க? சொல்லி இருக்கீங்க நல்லா போயிட்டு இருக்கு தானே okay ஆமா அதுக்கு என்ன பண்ண முடியும். அவங்க அவங்க ஆமா அவங்க அவங்க நமக்குன்னு ஒரு job கிடைச்சுச்சுனா அவங்களுக்கு கொஞ்சம் help full ஆ இருக்கும். கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் பாப்பா வந்து விளையாடிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் அந்த touch விடுற கூடாதுன்ன evening ஏதாவது அவங்க school கொடுத்திருக்காங் home work writing . ஒரு ஒரு page க்கு ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு ஒரு page அந்த மாதிரி அவ full ஆ விளையாட்டு ஆமா விளையாட தான் செய்றான் எப்ப பார்த்தாலும் விளையாட்டு நம்ம வீட்ல என்ன பண்றோமோ parents அத பாத்து அப்படியே observe பண்ணி விளையாடுவா. அங்க உங்களுக்கு வந்து பையன் பாப்பா ரெண்டு பேரு இருக்கறதுனால அவங்களே விளையாடறாங்க இவங்க தனியா இருக்கறதுனால அவளுக்குள்ளே விளையாடுவ ஆமா சரி அப்புறம். Next வந்து பாப்பா வந்து second முடிச்ச உடனே அதே school தானே second standard. ஆமா ஆமா. ஆமா ஆமா ஓஹ சரி சரி தம்பியான அதே school தான்.

இல்ல change பண்ணனும் sister local லோ change பண்ணனும் அவர் வந்துட்டாருன்னா மதுரையில் தான் சேர்க்கணும அதுவரைக்கும் இப்போ அடுத்த வருஷம் வேற school தான் பார்க்கணும பார்த்துட்டு அதே school ல maximum நானும். Resume கொடுத்து பாப்போம் கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் உம் ஆமா. ஹம் நம்மளும் அந்த field private னாலும் பரவால்ல பாப்பா கூடவே இருக்கிற மாதிரி இருக்குமே பாக்குறேன் உம் ஆமா அப்புறம் சொல்லுங்க ரொம்ப நாளாச்சு பேசி. ஆமா நல்லா இருக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்க அடுத்த new year ஏதாவது special coming new year. ஹம் ஏதாவத ஆமா ஆமா. உம் okay new year க்கு புதுசா ஏதாவது dress எடுப்பீங்க இல்லையா இல்லையா dress எடுத்து celebrate பண்ணுங்க ஹம் okay இங்கேயும் அப்படித்தான் இங்கேயும் அப்படித்தான்.

இல்ல அது அப்படியா அது என் friend அனுப்பி வச்சிருக்காங்க but பாக்க time இல்ல பாக்கணும் பாக்கணும் last time பார்த்தது. அப்படியா last time பாத்தது என் husband டோட கோமாள கோமாளி தான் பார்த்தேன். ஆம் ஓஹ அது கட்டாயமா பாக்கணும் sister நானும் எனக்கு ரொம்ப ஆசை அது எப்படி அதாவத family யோட போய் பார்க்கலாம் இல்லையா.

ஹம் ஒரு awareness ஒரு awareness மாதிர ஹம் okay okay ஹம் ஓஹ உம்

okay okay ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும ஹம் ஹம் உம் okay okay okay.

ஹம் புருஞ்சுக்கிட எங்க பாப்பாவே புரிஞ்சுக்குற அவ கொஞ்சம் பெரிய பொண்ணு புரிஞ்சுக்க okay okay ஹம் mobile phone லாம் பாப்பா வாங்குவாளா sister. உங்ககிட்ட அதாவது வாங்கி அவ use பண்ணுவாள என்னென்ன பாப்பா okay okay ஹம் சரி rhymes அந்த மாதிரி okay இல்ல அவளும் கேப்பா கொடுக்கும்போது பயமா இருக்கும் ரொம்ப அதாவது addict ஆகி இருப்பாளோ அந்த மாதிரி சாப்பிடும்போது.

c ஹம் ஹம் ஆமா ஆமா ஹம் ஆமா எங்கேயுமே எனக்கும mobile phone மூலமா net connecting குடுத்து TV ல போட்டு விடலாம் அந்த மாதிரி ஒரு option இருக்க TV ல இருக்கு ஹம் okay நமக்கு தெரியும் ஆமா ஆமா கண்டிப்ப என்ன problem வந்திடக் கூடாதுல. mobile phone ஆமா ஆமா கண்டிப்பாஆமா உம் கண்டிப்பா இன்னொன்னு கண்ணுக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப பக்கத்துல வச்சு.

yes ஆமா தம்பியும் அதே மாதிரி பண்ணிப்பா.

TV ரைம்ஸ் போட்டு விட்டா கொஞ்சம் அவளுக்கு நல்லா enjoy பண்ணுவ ஹம் அப்படியா.

உம் கண்டிப்பா ஆமா ஆமா அவ enjoy பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் safe இருக்கும் உம் கண்டிப்பா.

அந்த அளவுக்கு அவன் மைனூட்டா பண்றா ஒன்னும் நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்ல இப்பதான் எனக்கே தெரியுது கொஞ்சம் கொஞ்சம். ஆம இல்ல அது okay அது observer பண்ணிடுவேன் சொல்ற mobile phone பத்தி இப்போதான் நமக்கு தெரியுது அதுல வந்து யூகேஜி தான் படிக்குது வாங்கி டக்கு டக்குனு operate பண்ண தெரியுது. ஆனா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும் சரி பரவால்ல அப்படின்ன அவங்க ஆமா கண்டிப்பா அதுவும் இருக்கும் அவங்க அப்பா வருவாரு அவங்க அப்பா வருவாரு sister அந்த phone யும் வாங்கி டக்குனு பண்றான். எனக்கு தெரியாது அந்த password open பண்ணி அதைவும் பண்ற கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் ஒரு பயமும் இருக்கும் addict ஆகிட கூடாது இன்னும் பயம ஹம் கண்டிப்ப ஹம் இப்பயும் அவ குட்டி பொண்ணு தான் இருந்தாலும் வளர வளர பயமா இருக்கு இல்ல ஆமா கண்டிப்பா. ஆம உம் உம்

இது இப்ப நான் கண்டிப்பா அப்படித்தான் பண்ணனும் அவளுக்கு அது ரொம்ப வேண்டான்னு சொன்னாலும் ஒரு மாதிரி உட்கார்ந்திட அதுக்கு நம்ம TV ல போட்டு விட்டுட்டு enjoy பண்ணு ன்னு சொல்லிடலாம் கொடுக்கல என்கிறத பத்து நிமிஷம் உட்கார்ந்து இருப்பா.

ஹம் அந்த மாதிரி கண்டிப்பா என வீட்டை விட்டு வெளியிலும் போகாது பாப்பா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல.

பயமா இருக்கு ஆமா அதனாலதான் அதனாலதான் நான் எங்கேயுமே விட்றதில்ல பயமா இருக்கு எல்லாத்துக்குமே பயமா இருக்குதா ஒரே ஒரே வார்த்தையில் husband சொல்லிட்டு போயிருவாரு நான் இங்க இல்ல உன் கூட இல்ல. சோ பாப்பா வந்து பொண்ணு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. பயம் பயம் தான் sister பையனாலுமே பயம் தான் ஆமா. கண்டிப்பா ஆமா ஆமா பாப்பா school போயிட்டு வந்த உடனே வீட்டிலேயே home work பண்ணுவாளா இல்ல tuition அனுப்பி விடுவீங்களா தம்பியும் பாப்பாவையும். சேரி சேரி அப்படியா. ஆமா அவன் கேஜி தான இவ standard ஹம் ஆமா கண்டிப்பா அவங்க என்ன அவங் school teacher அதே மாதிரி method சொல்லி கொடுத்துடுவாங்க. ஆமா சரி okay okay okay நான் பாப்பாவுக்கு நானே சொல்லிக் கொடுத்துடுவேன் கேஜி தான் அதோட இல்லாம அது எதுக்கு tuition நானும் சொல்லி கொடுத்துடுவேன். ஒரு half and hour படிப்பா அதுவே போதும் ஆமா home work பண்ண ஆமா நீங்க தம்பி இருக்கான். ஆமா கண்டிப்ப அப்புறம் கோபம் வரும் அந்த கோபத்தை அது கிட்ட காட்டுவோம் ஆமா கண்டிப்பா அதாவது பண்ணலேன்னா. முடிச்சுட்டு வந்துடலாம் சாப்பிட படுக்க ஆமா. Okay பரவால்ல ஆம அப்போதான் school போயிட்டு வந்திருப்பாங்க மறுபடியும் tuition போனா அவளும் குழந்தை தானே நமக்க ஹம்

உம் என்ன serial பாப்பிங்க ஸ்டார் விஜய் இல்லையா ஸ்டார் விஜய் எத்தனை மணிக்கு sister போடுறாங்க நான் அதெல்லாம் பார்க்கிறதே இல்ல நைட்டு நைட்டு ஒன்பது மணிக்க ஓஹ ஹம் விஜய் TV ல பாண்டியன் ஸ்டோர்ஸ் போடுவாங்க okay நான் சன் TV ல ரெண்டு அப்படியா சர okay okay இது.

அவளும் பாத்துருவாளா பாத்துட்டு இருபால.

ஓஹ ஓஹ அப்போ அந்த story புரிஞ்சுதா அவ பாக்குற இல்ல okay okay ஹம் okay okay அவன் சின்ன பையன்ல இல்லையா அதோட பையன் வே ஹம் உம் உம் உம் உம் கேட்பான் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அதுவும் அவனுக்கு புரிஞ்சிடும் எதுக்கு திட்டுறாங்க.

ஆமா கண்டிப்பா ஆமா ஆமா அதனால தப்பு இல்ல ஒரே தான் TV பார்க்கவே எதுவுமே over இருக்க கூடாது TV பாத்துட்டு இருக்க கூடாது phone பாத்துட்டே இருக்க கூடாது படிச்சுக்கிட்டே இருக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சம்.

ஹம் ஹம் எப்பட weekly once கூட்டிட்டு போவீங்களா இல்ல daily evening அந்த மாதிரிஆமா ஹம் அண்ணா shop வச்சிருக்கார் இல்ல அதனா photo studio இருக்கு அதனால okay ஹம்

okay உம் okay

நான் கூட்டிட்டு போவேன் நான் கூட்டிட்டு போவேன் sister நான் அம்மா பாப்பா போவும் இருந்தாலும் family சொல்றப்ப husband யோட சேர்ந்து போறது மறக்கவே முடியாது இல்ல ஆனால் அவர் வந்தார் என்றால் daily போவோம் அந்த evening அஞ்சு மணி ஆறு மணி கூட்டிட்டு போயிடுவேன் நானு. அப் வந்தா தான் போ முடியும் அந்த ஒரு enjoy அது என்ன சொல்றது அது இப்போ இல்ல தனியா இருக்கிறது ஆமா. ஆமா எப்பவுமே அம்மா நான் பாப்பா ஒருத்தர் மூஞ்சிய பாத்துட்டு இருக்குற மாதிரி அவன் வந்தா வெளில போலாம் மதுரைக்கு போலாம் shop போலாம் ஜவுளி அந்த மாதிரி போலாம் maximum. ஏன்னா அண்ணா எங்கே இருக்கிறார் அதனால போலாம். ஆமா சோ இப்படி.

கண்டிப்பா ஆமா கண்டிப்பா பொண்ணு வந்து என்ன சொல்றது அம்மா அப்பா இரண்டு பேருடைய இருக்கணும் கண்டிப்பா.

நான் இங்கே இருந்து அரட்டுவேன் நான் அப்பாட்ட சொல்லுவேன் நான் automatic ஆ பயப்படுவா அவருக்கு பயப்படுவா என்கிட்ட நல்ல செல்லமா இருப்பா ஆனா அவரு வந்த countinu ஆ இருந்தா தானே அவர்கிட்ட செல்லம் ஆகலாம். போயிடும் அதான் sister நானும் observe பண்ணி இருக்கேன் ஒரு one week இருந்தார் நாலு டக்குனு அந்தப் பக்கம் தான் அவ சாயிரா பாப்பா அவங்க அப்பா. அவங்க அப்பா பேச்சு கேட்கிறது அப்பாட்ட சொல்லி கொடுத்துடுவேன் உன்ன அப்படின்னு சொல்லுவா இன்னையவே சரி ஒரு அளவுக்கு பயம் இல்லாம அவரே feel பண்ணுவாரு ஏன் பாப்பா என்ன பாத்தா பயப்படுறா ஏன்னா நான் வந்து எதுக்கடுத்து நான் அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்பாட்ட சொல்லிடுவேன் அவரு ஒரு ஆரட்டு. நான் பண்றதுதான் என்னதான் தப்பு சொல்லுவாங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்ற பயமுறுத்துற மாதிரி பண்ற அப்பிடின்னு அது தப்பு. கண்டிப்பா அத நெனச்சா அவர் feel பண்ணுவாரு கடைசி வரைக்கும் பாரு என்கிட்ட distance maintain பண்ண போது அப்படி பேசுவார் சரி புரிய வைப்போம் புரிய வைப்போம் என்ன பண்றது அப்படியே வளத்துடன் நானும். நான் சொல்லனும் பாப்பா கிட்ட பயப்படாதடா அப்பிடின்னு ஆமா அவ அந்த மாதிரி react பண்றா சரி பார்த்துக்கலாம் போ போ பழகிடும். கூடவே இல்ல sister அண்ணா கூட தம்பி பாப்பா பிறந்ததிலிருந்து இருக்காங்க இவர் விட்டு விட்டுஅவரு அங்க மாறி ஃபாரின் சென்னை அப்படியே distance அதனால அப்படியே பெருசா தெரியல அவளுக்கு பாப்பாவுக்கு. இல்ல next பார்த்தா அந்த மாதிரி கூட்டிட்டு போறேன் இருக்கார் அங்கேயே சிட்டிசன் ஆகுற மாதிரி எல்லாம் இல்ல கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு நான் okay இது sucess ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் கூட்டிட்டு போறேன் அப்பிடினறு okay எனக்கு அது பெருசா எல்லாம் விருப்பமில்லை போகணும் நானும் போய் பாக்கணும் இல்ல எனக்கு அவர் வந்து இங்க தங்கி இருந்தாலே போதும இருக்கிறதுனால ஆமா பேசுறது கூட limite தான் பேசுற மாதிரி இருக்கும் night call பண்ணுவாங்க அதுவுமே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது வந்து கூப்பிடுவாங்க அப்படி டக்குனு வச்சுட்டு போயிடுவாரு அதுவே ஒரு upset ஆ இருக்கும். ஆமா அது upset ஆகும் சரி அதெல்லாம் இல்லாம life நல்லபடியா போனு எல்லாம் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன smooth ஆ எல்லாரும் ஒன்ன இருக்கனும் மனசு கொஞ்சம் vex ஆகாம அதனால வெளியில ஏதாவது job

ஹம் உம் ஆம ஆமா. உம் ஓஹ ஹம் work from home வேணாங்குறாங்களா. வேணாம்னு என்ன சொல்றாங்க ஆமா ரெண்டு குழந்தைகள் இருக்கறதுனால கஷ்டம் உம் அவங்கள பாத்துக்கணும் ஏனோ தானோன்னு விட்டுட்டு வர முடியாது மாமா கண்டிப்பா.

அவ்வளவுதான் அவங்களுக்காக தானே sister நம்ம இருக்கோம்.

சோ அதனால ஏதாவது job இருந்தா சொல்லுங்க நீங்க போற மாதிரி இருந்தா கூட சொல்லுங்க இல்ல அப்படின்னாலும் சொல்லுங்க நான் போறேன் என்ன sister

okay அப்படியே அண்ணன் கடைக்கு கூட்டிட்டு போங்க ஏதாவது நான் order கொடுக்கிறேன் பாப்பா photo ஏதாவது frame பண்ணி கொடுக்கிற மாதிரி.

Okay sister okay அப்பரம் உடம்ப பாத்துக்கோங் உடம்பு கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா அப்புறம். ஆமா கண்டிப்பா ஆமா என வீட்டிலேயே ஆறு நாள் school போறாங்க one day மட்டும்தான் leave கிடைக்கும் maximum அவங்களுக்கு அதுதான்.

ஆமா அவ வந்து tuition வேற போறா இப்போ இப்போ lockdown வரும். இப்போ lockdown எதிர்பாக்குறா maximum அது வந்துரும் நு நினைக்கிறேன் இப்ப இருக்க situation பார்த்தா அப்படித்தான் இருக்கு ஐயோ வரக்கூடாது sister வந்தா எல்லாமே lock ஆகும். ஆமா கண்டிப்பா. ஆனா வராது கடவுளை வேண்டிப்போம் வரக்கூடாது. அப்படியே lock ஆகிடும்எல்லாமே எனக்கு என் வீட்டுக்காரர் business lock ஆகிடும் அவர் அங்க போய் இருக்குறது எல்லாமே lock ஆகிடும் ஆமா வராது எல்லாமே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். ஆமா ஆம ஆமா.